இருபத்தி நாலு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இவற்றுள் ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் recovered பேர் மீண்டும் வந்துள்ளனர் ஒரு லட்சத்தி plus உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகள் உறுதிப்பட்ட மொத் உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகள் இல்லை அல்லது தரவு இல்லை

ஊகான் ஊபேய் சீனா நாள் டிசம்பர் ஒண்ணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகள் சிகிச்சை பெறுவோர் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு பேர்

இந்த நீர்த்துளிகள் வழக்கமாக நீண்ட தூரம் காற்று வழியாக பயணிப்பதை விட தரையில் அல்லது மேற்பரப்பில் விழுகின்றன சில நேரங்களில் தொற்றுள்ள மேற்பரப்பை தொட்டுவிட்டு பின்னர் தங்களின் முகத்தை தொடுவதன் மூலமாகவும் மக்களுக்கு தொற்று ஏற்படக்கூடும் அறிகுறிகள் தோன்றிய முதல் மூன்று நாட்களில் தொற்று பரவல் வீரியமாக இருக்கும் ஏனெனும் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பும் அறிகுறிகளை காட்டாத மக்களிடம் இருந்தும் தொற்று பரவ சாத்தியம் உள்ளது பொதுவான அறிகுறிகளில் காய்ச்சல் இருமல் சோர்வு மூச்சுத்திணறல் மற்றும் வாசனை உணர்வு இழப்பு ஆகியவை அடங்கும் நோய் தீவிரமடையும் போது pneumonia மற்றும் கடுமையான மூச்சுத்திணறல் ஆகியவை ஏற்படும் அறிகுறிகள் வெளிப்படும் கால இடைவெளியானது முதல் ஐந்து நாட்கள் வரை இருக்கும் சில நேரங்களில் இரண்டு முதல் பதினான்கு நாட்கள் வரை கூட இருக்கலாம் இத்தொற்று நோய்க்கு அறியப்பட்ட தடுப்பூசி அல்லது குறிப்பிட்ட virus தடுப்பு சிகிச்சை எதுவும் இல்லை அறிகுறி குறைப்பு சிகிச்சை மற்றும் ஆதரவு சிகிச்சை ஆகியவையே முதன்மை சிகிச்சைகளாக உள்ளன பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் கை கழுவுதல் இருமும்போது ஒருவர் தம் வாயை மூடுவது மற்றவர்களிடமிருந்து தூரத்தை பராமரித்தல் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கும் நபர்களை கண்காணித்தல் மற்றும் சுய தனிமைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும்

மூடல் ஆகிய நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளனர் சோதனை திறனை அதிகரிக்கவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் தொடர்புகளை கண்டறியவும் பலர் பணியாற்றியுள்ளனர் இத்தொற்று நோய் அதாவது இப்பெருந்தொற்று நோய் covid nineteen என்று அழைக்கப்படுவது உலகளாவிய சமூகம் மற்றும் பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தியுள்ளது

ஒத்தி வைக்க அல்லது ரத்து செய்ய வழிவகுத்தது அச்சம் காரணமாக முகக்கவசம் கிருமி நாசினி உள்ளிட்ட பொருட்களை அதிக நபர்கள் வாங்கியதால் விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டது ஊரடங்கால் மாசுபடுத்துதல் மற்றும் பசுமைக் குடில் வாயுக்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடு குறைந்தது நூத்தி எழுவத்தி ஏழு நாடுகளில் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் நாடு முழுவதும் அல்லது உள்ளூர் அடிப்படையில் மூடப்பட்டன இது உலக மாணவர் தொகையில் சுமார் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காட்டினரை பாதித்துள்ளது

சீன மக்களுக்கு எதிராகவும் சீனர்கள் அல்லது அதிக நோய் தோற்று விகிதங்கள் உள்ள பகுதிகளில் இருந்து வந்தவர்களாக கருதப்பட்டவர்களுக்கும் எதிராக இனவெறி மற்றும் பாகுபாடு காட்டப்பட்ட சம்பவங்கள் நடத்தப்பட்டுள்ளன பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய நிலவரப்படி நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் இருபத்தி ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இவற்றுள் அம்பது லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது உயிரிழந்துள்ளனர் இதில் மீண்டு வந்துள்ளனர் இதில் ஐக்கிய அமெரிக்கன் ஸ்பெய்ன் இத்தாலி ஆகிய நாடுகளை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இந்தியா இருபத்தி மூணு மே இரண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு நிலவரப்படி இந்தியாவில் இருவத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு corona virus தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் அம்பத்தி மூணு லட்சத்தி நாலாயிரத்தி ஆறுநூத்தி இருவது பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் corona corona நுண்ணச்சுயிரி நோய் பற்றி முதலில் அறிவித்து சீன அரசு எச்சரித்த சீன மருத்துவர் முப்பத்தி நாலு அகவை நிரம்பிய இ வென்லியங்கோ corona முன் நச்சுயிரி பாதிப்பால் இறந்துவிட்டார் இலங்கை பதிமூணு ஜூலை இரண்டாயிரத்தி இருபதின் நில நிலவரப்படி இலங்கையில் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு

சீனாவின் உபே மாகாணத்தின் தலைநகர் ஊகானில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த corona virus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

இந்த குடும்பம் துர்கா தேவியின் பக்தராக இருந்தது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

வணக்கம் சுமித்ரா

ஆஹ் இன்னைக்கு நம்ம கால அதாவது என்ன பேசலான்னு இருக்கோம்ன்னா வந்து ஆஹ் முன்னாடி காலத்துல வந்து நம்மளோட பள்ளிப்பருவங்கிறது ஒரு மா அதாவது nineties kid இந்த மாதிரி two K kids அதைப் பத்திதான் முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்மளோட பள்ளிப்பருவம் இப்ப எப்படி இருக்கு நம்மளோட பள்ளி பருவம் அப்படிங்கிறதைப் பத்தி நம்ம பேசலாமா சண்முகப்ரியா

அஹ் இப்ப வந்து நம்ம பழைய பள்ளி பருவம்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேயே எழுந்து அதாவது ப பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஆஹ் school அதாவது பள்ளிக்கு போகவே வந்து குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிக்கும்ங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பள்ளிக்கே போகவே மாட்டாங்க அவங்க அம்மா எல்லாம்தான் அடிச்சு இழுத்து கொண்டு போய் தர தரன்னு அந்த பள்ளியில உட்கார வைப்பாங்க அது மாதிரி பார்த்திருக்கீங்களா சண்முகப்பிரியா நான் சத்தியமா பார்த்ததில்லை ஏன்னா நம்ம generation தான் படிக்க எல்லாருமே வந்துட்டாய்ங்களே ஆஹ் இதுக்கு முன்னாடி இருக்குற generation வேணா அப்படி இருக்கலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது ஆனா வந்து இந்த LKG UKG அதெல்லாம் படிப்பாங்கள்ல அப்பதான் மிதி மிதி போட்டு அடிச்சு கொண்டு போய் van ல ஏத்துவாங்க அதை மட்டும் பார்த்திருக்கேன் சுஷ்மிதா நீங்க சொல்லுங்க ஆஹ் மதும மதுமதி

ஆஹ் சத்துணவு சாப்பாடுதான் அப்ப இங்க ஏன்னா எங்க அம்மா சத்துணவுல சமெச்சு போட்டிருந்தாங்க அதனால சத்துணவுள்ள அம்மா சமைக்கும்போது இவங்க வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போய் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு என்னையும் அங்கயேதான் சாப்பிட சொல்லுவாங்க நான் அந்த மதியம் first period முடியிற வரைக்குமே அந்த சாப்பாட நான் சாப்பிடாம உட்கார்ந்து இருப்பேன் செம அடி விழும் school ல சாப்பிடாததுக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது

பையின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா school க்கு எடுத்திட்டு போவோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் அந்த பையை பார்த்தீங்கன்னா அது மாட்டிகிட்டு அந்த சீருடை போட்டுக்கிட்டுதான் வந்து ஆஹ் பழைய பள்ளி பருவத்துல போவாங்க அஹ் அதாவது நான் சொல்றது எதுன்னா இந்த ஒரு அஹ் ரெண் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஆஹ் அந்த காலத்துல வந்து அப்படித்தான் இருந்தாங்க இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா bag உ அப்படிங்கறதெல்லாம் வந்திடுச்சு நீங்க இந்த மாதிரி உங்க அப்பாகிட்ட எப்பயாவது கேட்ருக்கீங்களா சண்முகப்ரியா அஹ் நான் வந்து அந்த நீ சொல்ற சொல்ல வர்றது தோல் பைதான்னு நினைக்கிறேன் அப்படிதானே ஆஹ் சஸ்மிதா என் பேரு சுமித்ரா சண்முகப்பிரியா அதேதான் ஆஹ் மன்னிச்சிடுங்க ஆஹ் மறந்துருச்சு ஆஹ் சொல்லுங்க அதேதானா அந்த bag தான

ஆஹ் அந்த மாரியெல்லாம் நான் எடுத்தது இல்ல ஆஹ் ஆனா வந்து எப்படி சொல்றது இந்த wire ல எல்லாம் பின்னுவாங்களான்னா அது கொஞ்சம் வேற மாரி இருக்கும் wire ன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆஹ் கொஞ்சம் different ஆ இருக்கும் அந்த ஆஹ் அது நரம்பா அது என்னமோ something அது வந்து ஒண்ணாவது ரெண்டாவதெல்லாம் என்னைய அழைச்சிட்டு போறப்ப கொண்டு போயி விட்டாங்க எனக்கு அதை தூக்கிட்டு போகவே கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அப்ப கூட bag வாங்கி தாங்கன்னு அடம் பிடிச்சுட்டு அழுது கதையெல்லாம் நிறையா இருக்கு மதுமிதா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா எனக்கு அவங்க பையி அதைப் பத்தி பேசும் போதே எனக்கு நீங்க சொன்ன அந்த நரம்புப் பைதான் ஞாபகம் வந்துச்சு நாங்க என்ன பண்ணுவோம்ன்னா ஒரு அஞ்சு பேர் ஒரு குச்சி ஒண்ணு எடுத்துக்கிட்டு அஞ்சு பேரோட ஏன்னா காது இருக்கும்ல அந்த நரம்புப் பையில ஏன்னா அதுல என்ன இருக்கப்போகுது இவ்வளவு இப்ப இருக்கிற புத்தக சுமையெல்லாம் அப்ப கிடையாது slate உ அஹ் ஒரு நா அஞ்சு book உ இருக்கும் தமிழ் இங்கிலிஷ் அஹ் science அறிவியல் சமூக அறிவியல் அந்த மாதிரி இருக்கும் ஒரு note இருக்கும் அவ்வளவுதான் ஏன் அந்த ஒரு குச்சியில அந்த அஞ்சு பேரோட பையையும் மாட்டிகிட்டு ரெண்டு பேர் மட்டும் மாறி மாறி மாறி மாறி வீட்டுக்கு தூக்கிட்டு வருவோம் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பா வருது ஒரு road ல ஒரு ஒரு குச்சியில அஞ்சு பையை தள்ளிட்டு போயிருக்கோமேன்னு ஆஹ் நீங்க சொல்றதும் சரிதான் அதாவது வந்து ஆஹ் நானுமே வந்து அந்த மாதிரி பள்ளிப்பருவம் period ல எப்படின்னா என்னோட தங்கை இருப்பாங்க bag தூக்க முடியல அப்படின்னா மாத்தி மாத்தி அந்த மாதிரி வந்து நீ கொஞ்ச தூரம் எடுத்துட்டு வா அடுத்தது நான் கொஞ்ச தூரம் எடுத்துட்டு போறேன் அதை மாதிரி எல்லாம் பேசி வச்சுட்டு போறது அப்புறம் வந்து இந்த குழந்தையா இருக்ககுள்ள எல்லாம் இப்பயும் சரி நம்ம வந்து பள்ளிப்பருவத்துல போனோம்ன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் அது பேர் என்ன இந்த மதியத்துல வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்க சொல்லிடுவாங்க அது ரொம்பவுமே இதா இருக்கும் jolly யா இருக்கும் உங்களுக்கு சண்முகபிரியா சத்தியமா இல்லை எங்களலாம் தூங்க விட்டதே கிடையாது நான் வந்து பல நாள் அழுதுருக்கேன் ஆஹ் தூங்கவே விடமாட்டாங்க படிக்கச் சொல்லி சாவடிப்பாங்க அதுவும் எனக்கு பிடிக்காத school ல போய் சேர்த்துட்டாங்க ஆஹ் sixth ல sixth to tenth வரைக்கும் ஆஹ் sixth லயே நான் வந்து கனவு கண்டேன் இன்னொரு school க்கு போற மாதிரி ஆனால் நடக்கவே இல்லை எனக்கு பிடிக்காத school பிடிக்காத teacher உ இது உங்களுக்கு already தெரியும் சுஷ்மிதா அப்படின்னு நினைக்கிறேன் மதுமிதா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற மாதிரிதான் என்னோட school லயும் தூங்க எல்லாம் விட மாட்டாங்க நான் படிச்சது full ஆ co edit இருபாலரும் படிக்கிற அந்த பள்ளிதான் அப்ப வந்து ஒரு ஆர்வம் தூண்டுவாங்க எப்படின்னா யா boys ஆ girls ஆ ஆணா பெண்ணா யாரு first சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்து வாய்ப்பாடு சொல்ல start பண்றீங்கன்னு சொல்லுவாங்க நாங்க அதுல போட்டி போட்டுட்டு

அதுக்கு கீழே இருக்க பசங்க வந்து ஆஹ் வேற என்ன சாப்பிட்டுட்டு தூங்குறதுன்னா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் அதுக்கு அப்புறம் வந்து பள்ளிப்பருவம் நீங்க அந்த காலத்து பள்ளிப்பருவம் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சண்முகப்பிரியா

strict அ விட வந்து அப்ப வந்து படிச்சிட்டு இருந்தாங்க அஹ் நல்லாவே படிப்பாங்க படிக்கவே சொல்லலைன்னாலும் போட்டு புரட்டிப் போட்டு எடுத்து படிக்க வச்சிருவாங்க ஆனா இப்ப இருக்கிற school அதாவது i mean எனக்கு அடுத்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு படிக்கிற set எல்லாம் இருக்கிறாங்கன்னா mobile phone use பண்றது இந்த மாதிரி அந்த school worst உ அப்படின்ற level க்கு வந்து கொண்டு போயிட்டாங்க இப்போ நான் suggestion பண்றது கூட கிடையாது என் school ல வந்து சேர்ந்துக்கோங்க இதுக்கு முன்னால நான் படிச்ச school நல்ல school ன்னுட்டு முன்னாடி suggestion பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த school க்கான suggestion ஏ கிடையாது இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மதுமதி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா ஆஹ் நான் கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து இப்ப அந்த காலக்கல்வி நம்ம பேசணும்ல அப்ப உங்களுக்கெல்லாம் உங்க school ல அப்படி நடந்திருக்குமா என்னன்னு எனக்குத் தெரியலே எங்க நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு period வந்து ஒரு ஒரு பகுதியான வகுப்பிலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் activities இப்போ எல்லாம் எப்படி chart வாங்கிட்டு வாங்க காசு செலவு பண்றோம்ல chart ஒட்டுறது அது அப்புறம் வந்து களிமண் எடுத்துட்டு வாங்க களிமண்ல உங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியுமோ அதை செஞ்சு காட்டுங்க அப்ப அந்த களிமண்லயே நாங்க phone செய்வோம் cup செய்வோம் அது வந்து ஒரு period மாதிரியே எங்க school ல நடக்கும் உங்க school ல எல்லாம் அப்படி நடந்திருக்கா சுமித்ரா ஆஹ் எங்க school லயும் அந்த மாதிரி நடந்திருக்கு அஹ் அதாவது என்னன்னா வந்து ஒரு களிமண் மாதிரி வந்து ஒரு மண் இருக்கும் அந்த மண்ல வந்து நிறைய பொம்மை செய்யறது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுறது அந்த மாதிரி வந்து மரப்பலகைல வச்சிருப்பாங்க அதுல வந்து அடிக்கடிக்கு வீடு கட்டணும் அப்புறம் வந்து அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சோம்னா அஹ் எத்தன அதாவது அஹ் கணக்கு சொல்றது இத்தனை இத்தனை கூட்டுனா இத்தனை வரும்ன்னு அந்த கட்டையிலே சொல்றது அந்த மாதிரிதான் நான் பார்த்திருக்கேன் சண்முகப்பிரியா நீங்க ஆஹ் எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் அமையலை அஹ் சின்ன வயசுல சும்மா விளையாடுறதுக்காக செஞ்சேன் ஆனா வந்து school ல வந்து அவங்க சொல்ற மாதிரி chart வச்சுதான் நான் பழகுனேன் ஏன்னா இந்த school ஒரு பணத்தாசை பிடிச்ச school உ எனக்கு பிடிக்கவே பிடிக்காத school உ

இப்போ நம்ம அந்த இப்போலாம் வந்து நம்ம school க்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப் என்ன சொல்றாங்கன்னா நாளும் ஒவ்வொரு color food எடுத்துட்டு போகணும்னு ஒரு chart ஏ போட்டு கொடுத்துடுறாங்க திங்கள் கிழமைன்னா சிகப்பு color எடுத்திட்டு வாங்க செவ்வானா பச்சை அந்த மாதிரி ஒவ்வொரு color சொல்லிடுறாங்க ஆஹ் அது மாதிரி snacks அந்த இடைவெளிக்கு சாப்பிடுறதுக்குன்னு ஒரு box உ அதுக்கும் அவங்க கொடுக்கிற time table ஆனால் அந்த காலத்துல நாங்க அப்ப எப்படின்னா

இந்த மாதிரி உங்க school ல நடந்திருக்கா உங்க school ல என்னென்ன snacks எல்லாம் இருக்கும் அந்த காலத்துல உங்களுக்கு பிடிச்சது பத்தி சொல்லுங்க ஆஹ் நீங்க சொல்ற மாதிரிதான் அது பேர் என்ன அது மாதிரி வந்து அஹ் பாட்டியும் இருப்பாங்க சில time வந்து நாங்க படிச்ச பள்ளிக்கு வெளியே வந்து ஒரு சின்னதா ஒரு கடை மாதிரி இருக்கும் பக்கத்திலேயே இருக்கும் அந்த கடையிலே எல்லாமே இருக்கும் அதாவது வந்து break time ல விட்டாங்கன்னா வெளியிலே கொஞ்ச நேரம் விடுவாங்க என்ன நமக்கு வேணுமோ போய் வாங்கிட்டு டக்குன்னு உள்ளே வந்துடனும் அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வருவோம் நிறைய இருக்கும் அந்த எலந்த உருண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி இருக்கும் சண்முக பிரியா உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா ஆஹ் ஆமா இதாவது பரவாயில்லை நீங்க எல்லாம் வந்து பிரகாரம் நாங்க எல்லாம் only அடிச்சு பிடுங்கி சாப்பிடுறதுதான் வீட்ல இருந்தெல்லாம் கொண்டு வர மாட்டோம் ஒண்ணு வந்து திருட்டு மாங்காய் இந்த மாதிரிதான் ஈடுபடுவோம் ஆஹ் சுமித்ரா சிரிக்காதீங்க எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு மதுமதி நீங்களே சொல்லுங்க சிரிச்சது நான்தான் சண்முகப்பிரியா அழகா இருந்துச்சு நீங்க சொன்னது நான் எங்களுக்கு எங்க school பக்கத்துல மாங்கா மரம் இல்ல அதனால எங்களால பறிக்க முடியலை அவ்வளவுதான் வித்தியாசம் இருந்திருந்தா நாங்களும் அதை பண்ணியிருப்போம் ஆஹ் எங்க school ல முன்னாடி எப்படி இருக்கும்ன்னா அப்பளம் அந்த nineties kids க்கு chocolate ன்னு இப்ப ஒரு கடை போட்டிருந்தா என்னென்னலாம் இருக்கும் பாக்கு மிட்டாய் இப்பவும் தான் அந்த பாக்கு மிட்டாய் விக்குது ஆனா அந்த சுவை இருக்குமான்னா வாய்ப்பே இல்லை பால் மிட்டாய் காசு மிட்டாய் mummy daddy மிட்டாய் colour color jam உ அப்புறம் இலந்தைப்பொடி மிட்டாய் இலந்தைப்பொடி அந்த paste அதெல்லாம் எப்படின்னா நண்பர்களோட ஒரு நாள் கொடுத்துட்டு மறுநாள் சண்டை போட்டோம்னா அன்னைக்கு நான் உனக்கு அதை வாங்கி கொடுத்தாலும் அதை கொடுன்னு அந்த சண்டையில கேட்போம் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு சுமித்ரா இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கு ஆஹ் அது பேர் என்ன அஹ் ஆஹ் புளி அந்த ஒரு மாதிரி அந்த புளிப்பு மிட்டாய் மாதிரி அதாவது கொஞ்சோண்டு புளி இருக்கும் அந்த spoon மாதிரி ஒண்ணு இருக்கும் அதை அது வாங்கி நிறைய சாப்பிட்டு இருக்கோம் அது ரொம்பவுமே taste ஆ இருக்கும் அதை மாதிரி வாங்கி நாங்க நிறையவே சாப்பிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி nineties kid ல தான் வந்து நிறைய variety of எப்படி சொல்றது அந்த அந்த சீனி எல்லாம் நிறைய இருக்கும் சாப்பிட்டு நல்லாவேதான் வளர்ந்திருக்கோம் சண்முக பிரியாவும் அப்படித்தான் வளர்ந்திருக்காங்க சண்முக பிரியா நீங்க சொல்லுங்க உம் நீங்க சொன்ன மாதிரி வந்து school பக்கத்துல அந்த மரம் எல்லாம் இல்லை ஊர் பக்கத்திலேயே இருக்கும் ஆஹ் bus stand ல நிக்கிற time ல வெட்டியாதான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி

பெருமையா இருக்கு நீங்க சொல்லுங்க ஆஹ் super பரவாயில்லை அதனாலதான் இன்னும் அந்த business லயே இருக்கீங்க போல எனக்கு அந்த கால பள்ளி பருவத்துல அடுத்து ஞாபகத்துக்கு வர்றது ஆஹ் நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் அந்த கரும்பலகைல எழுதி போடும் போது கீழ உக்காந்து எல்லாரும் எழுதுவோம் அந்த எழுதிட்டே இருக்கும்போது தன்னோட தோழி வந்து முன்னாடி ஒரு ஒரு line முன்னாடி எழுதிட்டு போயிட்டானா அவ நான் அந்த line க்கு வர வரைக்கும் அவள் அந்த line லயே wait பண்ணிட்டு இருப்பா நான் அந்த line வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த line அ continue பண்ணி எழுதுவோம் ஏன்னா friends ஆ தோழியா சேர்ந்து சேர்ந்து எழுதுறோம்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா சுமித்ரா ஆஹ் இருக்கு அதாவது வந்து நீங்க சொன்ன அனுபவம் இருக்கானு தெரியல ஆனா வந்து எப்படி சொல்றது கா அதாவது வந்து வீட் வீட்டுப்பாடம்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து சாயந் அதாவது சாயந்திரம் பண்ணணும் வீட்டுக்கு போயும் குடுப்பாங்க ஆனா அது வந்து மறந்து போயிடுவோம் காலையில அந்த school க்கு வந்துட்டு அந்த prayer க்கு முன்னாடி உட்கார்ந்து ஆஹ் படபட படபடன்னு எழுதி முடிச்சுட்டு prayer க்கு போகிற அனுபவம்தான் எனக்கு நிறையவே இருக்கு உங்களுக்கு அது போல அனுபவம் இருக்கா சண்முக பிரியா எனக்கு அந்த அனுபவத்தோட அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா

எனக்கு எழுதவும் பிடிக்காது படிக்கவும் பிடிக்காது maths ஏ பிடிக்காது அந்த teacher னால என்னைய நீங்க பார்த்து வந்து என்ன நீ மட்டும் எழுதாம உட்கார்ந்து இருக்கன்னு கால புடிச்சு திருகி கால்லயே மட்டார் மட்டார்னு போட்டுருக்குது எனக்கு அந்த வலி இன்னமும் இருக்கு நீங்க சொல்லு சின்ன வயசுல நிறைய சேட்டை பண்ணிருப்பீங்க போல அதனாலதான் miss உங்களையே watch பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அந்த கால பள்ளிப்பருவத்துல அடுத்து ஞாபகம் வர்றது என்னதுன்னா ஆஹ் நான்தான் படிச்சது full ஆ இருபாலர் அந்த co edit அந்த மாதிரி படிச்சேன் ஆஹ் bench போட்டிருப்பாங்க இந்தப் பக்கம் boys உ இந்தப் பக்கம் girls உ side bench ன்னு ஒரு bench இருக்கும் எங்களுக்கு box bore அடிக்குது இந்த class நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி அஹ் மாங்காய் புளியங்கா இருக்காது மத்தபடி ஆஹ் அப்போ horlicks எனக்கு packet இருக்கும் என்னோட அதாவது இது நான் எந்த பருவத்தை சொல்றேன்னா ஆறாவது ஏழாவது அந்த மாதிரி stage school க்கு வந்ததுக்கப்புறம் சுடிதார்தான் uniform அதுல pocket இருக்கும் அதுல ho horlicks எல்லாம் அதுல போட்டு வச்சிட்டு அதை snacks ஆ சாப்பிடுவோம் வச்சிருக்கிற horlicks அ நிறைய தீனி அடி அடியில உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு pencil அ கீழே போட்டுட்டு எவ்வளவு நேரம் அந்த period ஏ miss கவனிக்கலனா அந்த period முழுசுமே தேடுவோம் அந்த pencil ஐ அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா சுமித்ரா ஆஹ் அந்த மாதிரி அனுபவமா அந்த மாதிரி அனுபவம்லாம் எதுவும் ஆஹ் இல்லீங்க மதுமிதா அதாவது வந்து இ இப்ப நம்ம காலத்துல நம்ம இவ்வளவு சொல்றோம்ல ஆனா வந்து இந்த காலத்துல இருக்க பசங்களுக்கெல்லாம் இவ்வளவு நாள் இருக்காது என்னாருக்கும்னா வந்து ஆஹ் ஒரு சில பசங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம enjoy பண்ண மாதிரியான இதெல்லாம் இருக்குமே தவிர இப்போ இருக்குறவங்களுக்கு அது மாதிரிலாம் இருக்காது நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க சண்முகப்பிரியா ஆஹ் இப்ப இருக்கற பசங்க யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு அனுபவம்னா cut அடிக்கிற அனுபவம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கற school பசங்க college லதான் கட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து இப்ப school லயே cut அடிக்கிறாங்க jolly ஆ அதான் என்னால தாங்கிக்க முடியலை எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம்தான் வேற ஒண்ணும் கிடையாது மது மதுமதி நீங்க சொல் ஆஹ் நான் கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன் இப்பெல்லாம் school க்கு போகணும்ன்னா

என்னை எல்லாம் கொண்டு போய் எங்க அம்மா school ல விட்டுட்டு கண்ணை மட்டும் விட்டிருங்க மத்த எல்லாத்தையும் உரிச்சு படிக்க வைங்க எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் இந்த அந்த பயமா அந்த pass mark எடுத்துட்டா தப்பிச்சோம் இல்லையா முட்டி போட்டு அந்த கால் பாதத்துலயே அடி விழும் படிக்காததுக்கு முட்டியில நான் ஒரு பத்தாவது படிக்கும் போது அரசியல்லயே

ரொம்ப respect ஆ வளர்ந்துருக்கோமோ அப்படி nineties kids எல்லாம் ரொம்ப குடுத்து வச்சாங்களோன்னு தோணுது சுமித்ரா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா ஆஹ் இது மாதிரி அனுபவங்கள் வந்து எ எனக்கு இல்லை நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து இருபாலரும் படிச்ச பள்ளியில படிச்சதால பசங்க இந்த மாதிரி அடி வாங்குறதை வந்து பார்த்துருக்கோம் பொண்ணுங்கள வந்து அவ்வளவா எல்லாம் அடிக்க மாட்டாங்க எ நான் படிச்ச பள்ளியில பசங்களை தான் வெளுத்து கட்டிருவாங்க எதுக்கு ஏன் படிக்கல ஏன் fail ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு இது பத்தி தெரியலை ஆனா அவங்களை அடிக்கக்குள்ள வந்து கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும்

அது அவங்க சொன்னாங்கல்ல கண்ணை மட்டும் விடுங்கன்னு எங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் உசுரை மட்டும் விட்டிருங்க மத்ததெல்லாம் எடுத்திருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போவாங்க ஆஹ் அதுக்கு அப்புறம் வந்து செம அடி வாங்கிருக்கிறேன் அதுவும் எங்க maths miss தான் இன்னும் கண்ணுக்குள்ளயே நிக்கிறாங்க எவ்ளோ பெரிய உருவம் போட்டு புரட்டு புரட்டுன்னு எடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் maths ல அதனால எனக்கு maths ஏ பிடிக்காது பிடிக்காத subject ன்னா maths மட்டும்தான் அஹ் நீங்க சொல்லுங்க மது